மிச்ச பிளேயர்ஸ்ல ஷாட் ஃபுட் பால கிக் பண்றாங்க.

இங்க வந்து நெறைய செடிகள் இருக்கு.

அதுல ரெண்டு சைடு பிளாட்ஃபார்ம்லயு ரெண்டு ட்ரைன் நின்னுட்ருக்கு.

இது ஒரு மரத்துக் கீழ நின்னுட்ருக்கு.

அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்ல ஓரு ஜீப்ரா கிராசிங் ஸ்பீட் பிரேக்கர் போட்ருக்காங்க.

கொயர் ஷேப்ல அரேஞ்ச் பண்ற ஒரு கற்கள் வெச்சு டிசைன் பண்ணிருக்காங்க.

இந்த ஃபோட்டோல இருக்குறது ஒரு சப்வே .

ப்ளூ கலர் லைன் வராமாரி டைல்ஸ் ஒட்டிருக்காங்க.

அ ஃபோட்டோல ஒரு கல்யாண மண்டபத்துல சாப்பாடு போடுற எடோ மார்ருக்கு.

இந்த ஃபோட்டோல ஒரு ரோட்ல நறையா ஆட்டோவோலா மூவாயிட்ருக்கு.

இந்த ஃபோட்டோல ஒரு அழகான பெட் ரூம் தெரியிது.

அந்த தட்டோட கலர் சில்வர் கலர் .

ஒரு ஃபிங்கர் மட்டு சைடுல தெரிஞ்சிட்ருக்கு.

சைடுல அந்த ம் நெறைய குச்சிகள் நட்டு காம்பவுண்ட் மாரி போட்ருக்காங்க.

இந்த பேனரோட தீம் மேல ரெட் கலர் பண்ணிருக்காங்க.

இந்த ஃபோட்டோல ஒரு மூணு கொக்கு நின்னுட்ருக்கு.

இந்த கிராசஸ் மேல ரெண்டு ஒயிட் கலர் கொக்கு ஒரு பிரவுன் கலர் கொக்கும் நின்னுட்ருக்கு.

கீழ நறைய ஜெல்லி கொட்டி வச்சிருக்காங்க.

ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க.

அதுல ப்ளூ கலர் வித் ரெட் கலர் பேனர் வச்சிருக்காங்க.